இணையத்தில் ரயில் பயணச்சீட்டை முன்பதிவு செய்வது குறித்த ஸ்போகன் டுடோரியலுக்கு நல்வரவு
இந்த டுடோரியலில் கற்கப் போவது ஐஆர்சிடிசி ல் எவ்வாறு ஒரு பயணச்சீட்டை தேர்ந்தெடுப்பது
பயணப்பிரிவை தேர்வு செய்வது ரயில் மற்றும் பயண வகுப்பைத் தேர்வு செய்வது பயனர் தகவலை உள்ளிடுவது e டிக்கெட் ஆ i டிக்கெட் ஆ என முடிவெடுப்பது
மேலும் டெபிட் கார்ட் ஐ பயன்படுத்தி முதல்முறையாக இணையத்தில் பயணச்சீட்டை வாங்கக் கற்கப் போகிறோம்
பின்வரும் பணம் செலுத்தும் வழி ஏதாவது ஒன்றின் மூலம் பயணச்சீட்டை வாங்கலாம் ஏடிஎம் கார்ட் உடன் வங்கிக் கணக்கு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் திறனுடன் வங்கிக் கணக்கு கிரெடிட் கார்ட்
மேலும் இணைய இணப்புடன் கணினியும் தேவை
பின்வரும் வழியை நான் தேர்ந்தெடுக்கிறேன்
ஒரு ஐசிசி ஏடிஎம் கார்ட் ஐ கொண்டுள்ளேன் அது ஒரு விசா டெபிட் கார்ட் ம் ஆகும்
இப்போது ஒரு பயணச்சீட்டை வாங்கலாம்
யூசர்நேம் கண்ணன் அண்டர்ஸ்கோர் மோ எனத் டைப் செய்து பாஸ்வேர்ட் உள்ளிட்டு லோகின் செய்கிறேன்
ஒருவேளை Mumbaiயிலிருந்து செல்ல விரும்பினால் 4 characterகளை டைப் செய்யும்போது அதன் பரிந்துரையில் மும்பை சென்ட்ரல் ஐ தேர்ந்தெடுக்கிறேன்SURA 4 characterகளை டைப் செய்துகாத்திருக்கவும்
நாம் சூரத் செல்லவேண்டும்
பாம்பே சென்ட்ரல் க்கு ஸ்டேஷன் கோடு பிசிடி Suratக்கு STஎன்பதைக் கவனிக்கவும்
இனி நாம் பிசிடி மற்றும் ஸ்ட் என்றே டைப் செய்யலாம்
உதாரணமாக இதை நீக்கி பிசிடி எனத் டைப் செய்து மீதி உள்ளதை அவ்வாறே விடுவோம்
டேட் 23 டிசெம்பர் ஐ தேர்வு செய்கிறேன் மற்றவை e டிக்கெட் மற்றும் ஜெனரல் எனவே இருக்கட்டும்
e டிக்கெட் அல்லது i டிக்கெட் என்றால் என்ன
அந்த தேர்வுகள் யாவை
இவற்றின் வித்தியாசங்களைப் பின்னர் விளக்குவேன்
வலப்பக்கம் நகர்ந்து placeட்ரெயின் நேம் ஐ காணலாம்
நிறைய ரயில்கள் உள்ளன
முடிந்தவரை பான்ட் அளவை சிறிதாக்கலாம்
இப்போது அனைத்தையும் பார்க்கலாம் ஒருவேளை இந்த வண்டி எண் 12935இல் போக விரும்பினால்
செகண்ட் சிட்டிங் ட்வோ sஇல் டிக்கெட் இருக்கிறதா என பார்ப்போம்
கொஞ்சம் கீழே வந்ததுமே அது வெய்ட் லிஸ்டட் என்கிறது
அதனால் பரவாயில்லை
வெய்ட் listedஆக இருந்தாலும் வாங்கலாம்
இதை க்ளிக் செய்தால் கிடைக்கும் செய்தி நான் தேர்ந்தெடுத்த ப்ரோம் ஸ்டேஷன் இந்த வழியில் இல்லை இவற்றில் ஒற்றை தேர்ந்தெடுக்கவும்
பந்திரா Terminusஐ தேர்வு செய்யலாம்
இப்போது புக் மீது க்ளிக் செய்கிறேன் நேம் கண்ணன் மௌட்கல்யா ஏஜ் 53 மேல் பெர்த் பிரெஃபரன்ஸ் - விண்டோ சீட் ஐ தேர்வு செய்யலாம்
சீனியர் சிட்டிசன் பட்டன் ஐ க்ளிக் செய்கிறேன் தே பாசெஞ்சர்ஸ் ஏஜ் ஷோல்ட் பே 60 யியர்ஸ் ஒர் மோர் என செய்தி வர ஒக் ஐ க்ளிக் செய்கிறேன்
ஒருவேளை பீமேல் சீனியர் சிட்டிசன் எனில் பாசெஞ்சர்ஸ் ஏஜ் ஷோல்ட் பே 58 யியர்ஸ் ஒர் மோர் என்கிறது
ஆகவே பெண்ணுக்கு 58 வயதும் ஆணுக்கு 60 வயதும் ஆனால் சீனியர் சிட்டிசன்ஸ் மூத்த குடிமக்கள் எனலாம்
சீனியர் சிட்டிசன் எனில் தள்ளுபடி உண்டு
மீண்டும் மேல் விண்டோ சீட் என்போம்
கோ ஐ அழுத்துகிறோம்
இது தகவல்களை கொடுக்கிறது டோட்டல் அமவுண்ட் 99 என சொல்கிறது
இப்போது மேக் பேமெண்ட் மீது க்ளிக் செய்கிறேன்
இதில் எதையும் பயன்படுத்தலாம் என்னிடம் கிரெடிட் கார்ட் உள்ளது
நெட் பேங்கிங் வசதி டெபிட் கார்ட் காஷ் கார்ட் போன்றவற்றை பயன்படுத்தலாம்
பெரும்பாலோர் அணுகும்படியாக டெபிட் கார்ட் ஐ பயன்படுத்திப் பார்க்கலாம்
இவற்றில் ஒன்றைத் தேர்ந்தெடுக்க வேண்டும் துரதிருஷ்டவசமாக அதாவது ஐசிசி பேங்க் கார்ட் இங்கில்லை
ஆனால் இங்குள்ள பட்டியலில் இல்லாத விசா அல்லது மாஸ்டர் டெபிட் cardஆக இருந்தால் கிளிக் ஹெரே என்கிறது இங்கே க்ளிக் செய்கிறேன் தே பாலோவிங் பேங்க்ஸ் விசா மாஸ்டர் டெபிட் கார்ட்ஸ் சிஏஎன் பே யூஸ்ட் டோ மேக் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ஏஎஸ் ஒன் டேட் என்ற செய்தியை பெறுகிறேன்
பட்டியலில் ஐசிசி பேங்க் உள்ளது
இதை மூடிவிட்டு இவற்றில் ஒன்றைத் தேர்ந்தெடுப்போம்
விசா masterஎனத் தேர்வு செய்வோம் எனவே கார்ட் டைப் விசா
என்னிடம் உள்ள ஏடிஎம் கார்ட் எண்ணைக் காட்டப்போவதில்லை
டெபிட் கார்ட் ல் உள்ள 16 இலக்க எண்ணை உள்ளிட்டுப் பின் கிரெடிட் கார்ட் எக்ஸ்பைரி dateஅதன் பின் சிவிவி நம்பர் அதாவது கார்ட் இன் பின் பக்கமுள்ள கடைசி மூன்றிலக்க எண்ணை உள்ளிடவும்
அடுத்து நம் சிக்னேச்சர் இவற்றை உள்ளிட்டதும் பய் பட்டன் ஐ அழுத்தவேண்டும்
ஐசிசி வங்கியிலிருந்து கீழுள்ள செய்தியை பெறுகிறேன் இந்த கார்ட் ஐ ஆன்லைன் டிரான்சாக்ஷன் க்குப் பதிவு செய்ய வாலிடிட்டி டேட் டேட் ஒஃப் பிர்த் பின் ஏடிஎம் பின் நம்பர் ஐ உள்ளிடவேண்டும்
நன்கு பார்க்க இதனைப் பெரிதாக்குகிறேன்
இவற்றை உள்ளிடுகிறேன் ஆனால் அதை காட்ட மாட்டேன் இதை நான் செய்யும் போது இங்குள்ள செய்தியை பெறுகிறேன்
6 இலக்க எண்ணை இப்போது உள்ளிடுவோம் எனக்கு நினைவு கூர எளிதாகவும் மற்றவர்க்குக் கடினமாகவும் சரியாக இதை தேர்ந்தெடுக்க வேண்டும்
பாஸ்வேர்ட் சரியாக உள்ளிட்டிருப்பதை உறுதி செய்யவும் தட்டச்சு பிழையை தவிர்க்கவும் இருமுறை டைப் செய்ய வேண்டும்
நினைவு கொள்க ஒரே முறைதான் பாஸ்வேர்ட் ஐ உருவாக்க முடியும் இனி இந்த பாஸ்வேர்ட் ஐ உங்கள் டெபிட் கார்ட் க்குப் பயன்படுத்தலாம்
அதை உறுதி செய்ய சப்மிட் கொடுப்போம்
பெறும் செய்தி காங்கிராட்டுலேஷன்ஸ்
தே டிக்கெட் ஹாஸ் பீன் புக்க்ட்
பிஎன்ஆர் எண் உள்ளிட்ட அனைத்துத் தகவல்களும் தரப்பட்டிருப்பதைக் கவனிக்கவும்
வெய்ட் லிஸ்ட் இல் உள்ள நம் பயணச்சீட்டு பயணம் தொடரும் முன் உறுதுபடுத்தப்படுகிறதா என பிஎன்ஆர் எண் கொண்டு கவனிக்க வேண்டும்
இப்போது பார்ப்பது ஐஆர்சிடிசி தானியங்கியாக அனுப்பிய e மெயில்
பயணச் சீட்டின் விபரங்கள் இங்கு உள்ளன
தேவையானால் பிரின்ட் ஆட் எடுக்கலாம்
ஸ்லைடு களுக்கு திரும்பச் செல்வோம்
slideகளுக்கு திரும்பி வந்துவிட்டோம்
அடுத்து என்ன
பயணச்சீட்டை பிரின்ட் ஆட் எடுக்கலாம்
பயணத்துக்கு முன் வெய்ட் லிஸ்டட் டிக்கெட் உறுதி செய்யப்படவேண்டும்
வெய்ட் லிஸ்டட் ticketஇல் எடுத்த பிரின்ட் ஆட் போதுமானது
மீண்டும் பிரின்ட் ஆட் எடுக்க வேண்டியதில்லை
பயணச் சீட்டு உறுதி செய்யப்பட்டுவிட்டால் பிரச்னை இல்லை
இந்த டுடோரியலில் காட்டப்பட்ட வழிமுறைகள் பொதுவானது
வெவ்வேறு ஏடிஎம் cardகளில் சிறிய மாறுபாடுகள் இருக்கலாம்
கிரெடிட் கார்ட் ஆன்லைன் பேங்க் டிரான்சாக்ஷன் இரண்டிற்கும் ஒரே முறைதான்
அனைத்திலும் ஒட்டுமொத்தமாக ஒரே நடைமுறைதான்
அகாவுண்ட் இன்பார்மேஷன் க்காக அட்டையை உள்ளிடவும் பாஸ்வேர்ட் ஐ உள்ளிட சிலருக்குத் தாற்காலிக கோடு மொபைல் போன் க்கு அனுப்பப்படும்
அடுத்த கேள்வி
e டிக்கெட் அல்லது I ticketஎதை வாங்கலாம்
முதலில் e டிக்கெட் குறித்துப் பார்ப்போம்
கடைசி நிமிடங்களில் கூட இதை வாங்க முடியும்
பிரின்டர் அல்லது ஒரு ஸ்மார்ட் போன் தேவை
பிரின்ட் ஆட் ஐ தொலைத்தாலும் கவலை இல்லை
நாம் இன்னொரு பிரின்ட் ஆட் எடுக்கலாம்
பயணம் செய்கையில் அடையாள அட்டை அவசியம் தேவை i டிக்கெட் வாங்கினால் courierமூலம் அனுப்பப்படும்
இதற்கு ரூபாய் 50 கொடுக்க வேண்டும்
இது தபாலில் வந்து சேர 2 3 நாட்கள் ஆகலாம்
எல்லா நகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் இந்த சேவை கிடைப்பதில்லை
பயணச்சீட்டை டிக்கெட் கவுண்டர் களில் மட்டுமே ரத்து செய்யலாம்
i டிக்கெட் மூலம் பயணித்தால் அடையாள அட்டை தேவையில்லை
அடையாள அட்டை என்றால் என்ன
அரசால் அளிக்கப்பட்ட உங்கள் புகைப்படம் உள்ள எந்த அட்டையாகவும் இருக்கலாம்160 பான் அட்டை தேர்தல் அடையாள அட்டை ஓட்டுநர் உரிமம் அல்லது பாஸ்போர்ட் இவற்றில் ஏதேனும் ஒன்று
முழுத் தகவல்களும் உள்ள ஒரு தளத்தைத் திறக்கிறேன்
உங்கள் புகைப்படத்துடன் கூடிய இவற்றில் ஏதேனும் ஒன்றை எடுத்துச் செல்லவேண்டும்
slideகளுக்கு திரும்ப வருவோம் பயணச்சீட்டுகளுக்கு சலுகைகளும் கிடைக்கின்றன
இந்த தளத்தில் அந்த பட்டியல் உள்ளது
இந்தத் தளத்தைப் பார்வையிடுவோம்
ஸ்லைடு களுக்கு மீண்டும் வருவோம் மூத்த குடிமக்கள் சீனியர் சிட்டிசன் களுக்கு 40 சதவீத சலுகை உள்ளது
எவர் சீனியர் சிட்டிசன்
ஆண்களில் 60 வயதும் அதற்கு மேலும் பெண்களில் 58 வயதும்அதற்கு மேலும் உள்ளோர்
எந்த சலுகையும் பெறும் ஒருவருக்குப் பயணத்தின் போது அடையாள அட்டை தேவை
பயணத்தின் போது எடுத்துச் செல்லவேண்டியவை e டிக்கெட் ஐ முன்பதிவு செய்திருந்தால் உங்கள் பயணச்சீட்டின் ஏதேனும் ஒரு அடையாளமாக ஸ்மார்ட் போன் ல் ஒரு e கோப்பி அல்லது ஒரு பிரின்ட் ஆட் மேலும் ஒரு அடையாள அட்டை அல்லது i டிக்கெட்
ஒருவேளை i டிக்கெட் ஆக இருந்தால் முன்னர் சொன்னது போல் அடையாள அட்டை தேவையில்லை
உங்களுக்கான சில முக்கிய உதவிக்குறிப்புகள்
முன்கூட்டியே முன்பதிவு செய்யவும்
பயணம் செய்யும் வாய்ப்புக் குறைவாக இருந்தாலும் முன்பதிவு செய்யவும்
எப்போதும் பயணச்சீட்டை ரத்து செய்யலாம்
எனினும் ரத்து செய்கையில் பணத்தில் சிறிது கழிக்கப்படும் பயணச்சீட்டு இல்லாமல் இருப்பதைவிட இது பரவாயில்லை
கடைசி நிமிடத்தில் ஒரு பயணச்சீட்டை வாங்க இயலாது
ஐஆர்சிடிசி இணையத்தளம் வேகமாய் இயங்கும்போது முன்பதிவு செய்யவும்
பொதுவாக மதியவேளை அல்லது இரவில் வேகமாக இயங்கும்
இயன்றால் காலை 8 முதல் 10 மணி வரை தவிர்க்கவும்
அடுத்த டுடோரியலில் பார்க்கபோவது ஐஆர்சிடிசி மூலம் முன்பதிவு செய்த பயணச்சீட்டுகளை எவ்வாறு கையாளுவது
பழைய முன்பதிவுகளை பார்ப்பது பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் ஐ சோதிப்பது பயணச்சீட்டை ரத்து செய்வது
இப்போது ஸ்போகன் டுடோரியல் திட்டம் பற்றி காண்போம்
httpspoken tutorialorg What is a Spoken Tutorial என்ற இணைப்பில் உள்ள காணொளியை காணவும்
இது ஸ்போகன் டுடோரியல் திட்டம் பற்றி சுருங்கசொல்கிறது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
இந்த திட்டம் பற்றிய மேலதிக தகவல்கள் ஸ்போக்கன் ஹைபன் டியூட்டோரியல் டாட் ஆர்க் ஸ்லாஷ் நிமைக்ட் ஹைபன் இன்ட்ரோ ல் கிடைக்கும் இந்த டுடோரியலை தமிழாக்கம் கீதா சாம்பசிவம் குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பேவில் இருந்து பிரியா